இத பாக்குறதுக்கு யோகா கிளாஸ் நடந்துட்ருக்க மாதிரி தெரியுது.

எல்லாரு கால விரிச்சு கை ரெண்டயு மேல தூக்கிட்டு இருக்காங்க.

இந்த ஸ்கூல் கேட் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

இத பாக்க பாலம் வேல நடந்துட்டுருக்க மாதிரி தெரியுது.

நிறைய கம்பிகள் அப்படி சும்மா சும்மா இருக்குது.

ப்ளூ கலர் டேங்க் ஒன்னு தெரியுது.

இந்த கடைக்கு வெளியில நரைய ஸ்கூட்டீ பைக் எல்லா நிக்குது.

அது கடைக்கு முன்னாடி கொஞ்சப்போல பிள்ளேல்லாம் வளந்திருக்கு.

நெறய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த கிரவுண்ட்குள்ள .

இது பக்கத்துல ஒரு ஆள் நடந்து போயிட்டுருக்காரு.

ஒரு ஆளு நின்னு காய்கறி பாத்துட்டு இருக்காரு அவரு வந்து ப்ரௌன் கலர் சட்ட போட்டுறுக்காரு.

கோயிலுக்கு மேல நடுவுல ஒரு ஒயர் ஒன்னு போயிட்டுருக்கு.

பக்கத்துலியே ஒரு கம்பி ஒன்னு இருக்கு.

அவரு ப்ளூ கலர் சட்டையும் பிளாக் கலர் பேண்ட்டு ரெட் கலர் செருப்பு போட்டு இருக்காரு.

இத பாக்கதுக்கு ஹோட்டல் மாதிரி தெரியுது அதுல ஒரு அஞ்சு பேர் இருந்து சாப்டுட்டு இருக்காங்க.

ஒரு மஞ்ச கலர் ஒரு ஆரஞ்சு கலர் பூ இருக்கு.

சைடுல செவுறுல ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒன்னு இருக்குது.

நீங்க ரெண்டு வானம் ப்ளூ கலர்ல தெரியுது.

அதுக்கு வெளியே நெறைய கார் நிக்குது.

இந்த ஹோட்டல் மின்னாடி வந்து ஃபுல்லா கண்ணாடியால செய்திருக்கு.

இந்த செவுருக்கு வெள்ளையும் ரெட் கலரு பெயிண்ட்டும் அடிச்சிருக்காங்க.

மேல வெள்ளை கலர் லைட் ஒன்னு பத்திட்டு இருக்கு.

இதை பாக்கறதுக்கு ஒரு ஹோட்டல் என்ட்ரன்ஸ் மாறி தெரியுது இந்த ஹோட்டலோட பேர் வந்து பிரசன்னா ஹோட்டல் .

அந்துக்கு வெளிய ஒரு ஸ்கூட்டி ஒன்னு நிக்குது.

இதுல நறைய பெட்டு வரிசையா அடக்கி வச்சிருக்கு.

இங்க நிறைய பூவெல்லாம் தொங்கிட்டு இருக்கு.